ஆஹ் எனக்கு தெரியும் கரும்பு வந்து ஆஹ் இந்த மாடுகளுக்கு எல்லாம் நல்லா தீன் வேணும் ஆஹ் எனக்கும் ரொம்ப புடிக்கும் கரும்பு ஆஹ் கரும்போட தோக வந்து வெட்டுவாங்க ஒரு ஏக்கருக்கு இத்தனை ஆலு அப்படின்னு சொல்லி இறக்கி வெட்டும் போது நீங்க சொல்ற மாதிரி தீ வைத்து கொளுத்துவாங்க எதுக்குன்னா கரும்பு வந்து கொடி கொடில தான் ஓடி இருக்கும் நம்ம எவ்வளவு தான் சாகடித்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு கொடி வந்துடும் ஆஹ் அத என்ன பண்ணனும்னா கரும்பு வளர வளர கும் சேர்ந்து வளரும் சில சில இடத்துல அந்த கொடிய வெட்டிட முடியும் சில இடத்துல போகவே முடியாது தோலெல்லாம் வந்து கிளிக்கும் எல்லாரையும் வந்து ரொம்ப காயப்படுத்திடும் ரத்தம் அதிகமாக வரும் அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த கோ கொடிய எடுக்காம விட்டுட்டுபோம் அந்தக் கொடி அப்படியே கரும்போட சேர்ந்து கிட்டே எல்லாம் ஒன்னுக்குள்ள ஒண்ணு பேண பிணைஞ்சு இருக்கனால அந்த சோலைய எடுக்காம விட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கரும்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஆஹ் வெட்ட முடியாது

ஏன்னா அத கொழுத்தி விட்டதனால அதோட சார் எல்லாம் சுண்டிடும் கொளுத்தாம வெட்டினா தான் அதுல நமக்கு வந்து லாபம் அதிகம் கொடுத்துவிட்டார் அதுல ரொம்ப லாபம் கம்மி தானே அந்த கரும்ப வந்து அவங்க வெட்டுவாங்க இன்னொன்னு தேவையில்லாத காய்ஞ்ச சோலைகளத்தான் அவங்க கொளுத்த முடியும் பச்ச சோலைகள என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டுறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு கட்டிட்டு போவாங்க அப்படி இல்லன்னா ஆடு மாடு வச்சு அவங்க வீட்டுக்கு தள்ளிட்டு போவாங்க ஆடு மாடு வெச்சி இருக்கு ராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் வயல்ல போட்டு இருப்பாங்க வேற யாராவது வந்து கட்டிட்டு போவாங்க ஆஹ் அது மாதிரி கரும்பு கரும்பு வயல்ல ஆடு மாடு விட்டாலும் நல்லா மேய்ந்துவிடும் ஓரளவுக்கு வளர வளி மேஞ்சிடும் மா மாடு என்ன பண்ணும் அப்படின்னா கரும்போட தோகையை தான் மேய்ந்துவிடும் அதனால கரும்பு வந்து அப்படி நின்னுடும் வளராம அதுக்காகத்தான் வந்து உம் ஆடு மாடு எல்லாம் விடாம அந்த கரும்ப வந்து வளப்பாங்க எனக்குத் தெரிஞ்சு இதெல்லாம் இருக்கு ஸ்ரீஹலா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?

மீதமுள்ள காய்கறி அதாவது அழிவு போன காய்கறிகலதான் குடுப்பாங்கன்னு நான் நினைச்சிக்கிட்டிருந்தேன் உண்மையாகவே கௌதமி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த உரையாடல இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் கரும்பில் இருந்து தானே சர்க்கரை உற்பத்தி எல்லாம் நடக்குது கரும்பு சக்கர கரும்பிலிருந்து வர சக்கரைய இப்படி உற்பத்தி பண்றாங்க ஆஹ் சர்க்கரையை வந்து ஆஹ் சுத்திக் கருப்பு செஞ்சி தானே நம்ம எல்லார்ட கைக்கும் வருது சக்கர உற்பத்தி ஆகிற இடத்தில அது வெள்ளையாகவே இருக்காது அதை நிறைய சுத்திகரிக்க சுத்திகரிக்க தான் அது வெள்ளையாக வறுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உனக்குரிய நீங்க சொல்லிங்கன்னாகொஞ்சம் நல்லா இருக்கும்

உண்மையான நிறமே அது தான் ஆஹ் ஆனா வந்து அவங்க பயிரிட பயிரிட என்ன பண்ணுவாங்கன்னா எர் அது கூட ஏதோ ஒரு பொருள் ஒன்று சேர்ப்பாங்களாம் அது எனக்கு முன்னாடி தெரியும் ஆனா

நமக்கு வரகொல அது வெள்ள கலர்ல வருமாம் ஆனா அதோட உண்மையான நிறம் வந்து ஆஹ் எப்படி சொல்றது ஒரு brown color அப்பிடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிறத்தில் தான் இருக்குமாம் இதுதான் எனக்கு தெரியும் கௌதமி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆஹ் ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த சொல்றாங்கள்ல அது வந்து எந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து சாப்பிடுகிறார்களோ அந்த அளவுக்கு கெடுதல் இது ஏன் சக்கர என்று சொல்றாங்க தெரியுமா சர்க்கரையை கெடுதல் தான் ஏன்னா சில பேர் சில இடத்தில் செய்றது எப்படின்னு தெரியாது எங்க ஊர்லயும் வந்து சக்கர செய்வாங்க உருண்ட வெல்லம் அந்த சக்கர அதெல்லாம் பண்ணும் போது உங்க ஊர்ல வந்து சுண்ணாம்பு மட்டும் சேர்ப்பாங்க ஏன்னா உருண்ட வெள்ளம் புடிக்கும் பொது அதோட கெட்டித்தன்மைக்காக செய்வாங்க சுண்ணாம்பு கொஞ்சம் அளவு தான் சேர்ப்பாங்க அது வேணா எனக்கு தெரியும் ஏண்னா சர்க்கரையும் சேர்ப்பாங்க இப்போ நான் இடைல ஊருக்கு போய் இருந்தப்போ கூட நான் ஒரு சின்ன ஒரு டப்பால கூட எடுத்துட்டு வந்து இருக்கேன் நான் இன்னும் use பண்ணல வச்சிருக்கேன் எர் எங்க ஊர்ல சர்க்கரை இந்த நாட்டு வெல்லம் தான் செய்வாங்க ஆனா அந்த சீனி என்கிறது எந்தளவுக்கு ஒரு மனிதன் சாப்பிடுகிறார்களோ அந்த அளவுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து அந்த தீ தீமை அதிகமாக இருக்கு ஆஹ் சக்க இது கரும்ப வந்து பிழியும் போது

அது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு அந்த கலர்ல தான் வரும் அத வடிகட்டும்போது எல்லாத்தையும் சேர்த்து பிலி வாங்க சக்கர ஆலயில நான் பார்த்திருக்கிறேன் பெரிய ஆளா அது வந்து தூளில வந்துச்சி ஆஹ் துளினா எங்க ஊரு பக்கம் தான் எங்க ஊர்ல இருந்து அது எல்லாமே அந்த side கு தான் போகும் அம்பிக ஆல அப்படின்னு சொல்வாங்க சக்கர ஆல என்று அங்க போகும்போது நான் பார்த்திருக்கேன் ஆஹ் அந்த சக்கரைய வந்து அந்த ஜீனி தயாரிப்பதற்கு வந்து அந்த கரும்பு சார வந்து அதிக வாட்டு சுத்திகரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கும்போது அதில இருந்து சத்தே போயிடுது வெறும் ஜீனி தன்மஅந்த இனிப்பு தன்மதான் மட்டுமே தான் வெளில வருதே தவிர அதோட சத்தே வெளில வரல அதுல வந்து யூரியா கலப்பாங்க யூரியா அப்புறம் இன்னொன்னு வந்து மனித எலும்புக்கூடு அப்படின்னு கூட இடையில சொல்லி இருந்தாங்க அது பெரிய ஜீனி சாப்பிட்ரத விட சக்கர சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊருல எல்லாருமே வந்து ஜீனி அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ஆஹ் எல்லாருமே வந்து ஜீனி ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா ரேஷன்ல குடுக்கிற ஜீனி தான் எடுத்துப்பாங்க கடையில வாங்குற ஜீனிய அதிகமாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இந்த கல்யாண விசேஷம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் தான் அதெல்லாம் எடுத்துப்பாங்க ஏன்னா அது பத்தாது அப்பிடின்னு ரேஷன்ல குடுக்குற ஜீனிய கூட ஓரளவுக்கு நீங்களே பார்க்கலாம் அது கூட ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும் ஆனா கடையில வாங்குற சீனி வந்து எந்த அளவுக்கு பாக்குறதுக்கு ஆஹ் பருமனா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல இருக்கிற Chemical அதிகம் ஆஹ் இதைவிட என்னன்னா நம்ம சர்க்கரை நாட்டு சக்கரையில் உருண்ட வெல்லம் தான் முக்கியமா வந்து நல்லதே அந்த அச்சு வலம்னு சொல்வாங்க அதுவே ரொம்ப நல்லது தான்

ஸ்ரீகலா

கௌதமி நீங்க சொன்ன மாதிரி நான் நாட்டுச் சர்க்கரையை பத்தி நிறையவே கேள்விப்பட்டு இருக்கேன் இங்க நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே சாதாரண சக்கரைய நெறைய தவிர்த்துட்டு நாட்டு சக்கரையே ப பயன்படுத்துவதற்கு இப்ப எல்லாருமே மாறிக்கிட்டு வராங்க எங்க வீட்டிலேமே நாட்டு சக்கர வெச்சிருக்காங்க ஆனா அதோட ருசி எனக்கு சேராததுனால நான் வந்து வெள்ளம் சக்கரையை தான் பெருபாலும் பயன்படுத்திட்டு இருக்கேன் கௌதமி நீங்க சொன்ன மாதிரி மனுஷனுடைய எலும்பு கடில இருந்தும் கார்பன் கடில இருந்தும் இல்ல sorry நிலக்கரில இருந்தும் கிடைக்கிற கார்பன பயன்படுத்தி தான் வந்து சக்கரையோட சுத்திகரிப்பு நடக்குது அதுல இருக்கிற சத்தெல்லாம் உரிஞ்சிக்கப்படுறனால தான் வந்து வெள்ளை சுத்திகரிப்பு சர்க்கரையா அது நமக்கு கிடைக்குது நீங்க சொன்னீங்க இல்லையா குனப்பிரியா ஏதோ ஒரு பேதி பொருள் உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு சமூக வலைத்தளங்கள்ல நான் படிசி தெரிஞ்சு கிட்ட வர அது எழும்பு கரில இருந்தும் நிலக்கரில இருந்தும் கிடைக்கிற கார்பன் தான் அப்பிடி சொல்லி நினைக்கிறேன் இத பத்தி உங்களுடைய கருத்து குணப்பிரியா

பயன்படுத்தி தான் வந்து அந்த வெள்ளை கலர் அப்பிடிங்கிற ஒரு color யும் அந்த ஒரு நிறத்தையும் கொண்டுடுட்டு வராங்கலாம் கரும்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதாம்

நன்றி குணப்ப்ரியா நன்றி கவுதமி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

குரு ஹரி கிருஷ்ணா குரு ஹரி கிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி ஐநூத்தி அம்பத்தி ஆறு நுப்பது மார்ச்ஆயரத்தி அரனுத்தி அறுபத்தி நாலு பதினோரு குருக்களின் எட்டாவது ஆவார்.

ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணா. குரு அர்ஜுனா பாலகுரு பால என்று அறியப்படுகிறார் இவர் குரு ஞான தலைமையிலான நிர்மல் பதிவின் எட்டாவது குரு ஆவார் ஐந்து வயதில் ஆரம்பிக்கும் குருவையா மற்றும் எட்டு வயதில். ஜோதி கிடைத்தது தனது குழந்தை பருவத்தில் மூன்று ஆண்டுகளில் முன்னறிவு, ஞானம், உறுதிப்பாடு மற்றும் தைரியத்துடன் சீக்கியர்களை வழி நடத்தினார். அவரது சொந்த உதாரணம். மற்றும் வயது புத்திசாலித்தனம் மற்றும் சுய அறிவு ஆகியவற்றில் எந்த தடையும் இல்லை என்று காட்டியதில் பா வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தில் இருநூற்றி இருபத்தி முணு. அவர் கிபி ஏழு ஜூலை ஆயிரத்திஅறுநூற்று ஐம்பத்தி ஆறு ராஜ்புட் சாகிப் அவரது தந்தை ஸ்ரீ குர வீட்டின் தாய் சாகிர் ஜி வயிற்றில் பிறந்தார். நானா சாகிப்பேன் நாள் காட்டின்படி இப்போது எல்லாம் எட்டு சமம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி முன்று அன்று வருகிறத ராம் ஹம் அப்துல் மூத்த சகோதரர்.

அரசின் குருவை டெல்லிக்கு அழைக்கும் போது குருஜி குருமதியின் கொள்கைகளை பெருமைப்படுத்துவதற்கு அதற்காக ராமராய அனுப்பினார் ராமராய் முதலில் தனது திறமையால , அற்புதங்களை நிகழ்தினார் பின்னர் முகலாயகர் வேண்டுமென்ற பெயரில் புத்தகத்தில் ஹிந்து முஸ்லிம , எழுதி சடலம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார் ராஜா தனது செல்வாக்கு தக்க வைத்துக்கொள்ள அவரது மகிழ்ச்சியை பெறுவதற்காகவும் ராம்ராய் அகழ் வாழ்க்கையில கூறினார். பல எச்சரிக்கைகளின் காரணமாக அதில் முஸ்லிம் என்று எழுதப்பட்டுள்ளது இதன் கடுமையான கீழ்பனியால்மையின் காரணமாக குரு ராய் அவர் சிம்மான சிறப்பை பறித்து அவரை என்றென்றும் கைவிட்டார் இதன் காரணத்திற்காக. ஹார்டின் சாமுராய் தனது எதிர்ப்பின் வரார்.

அரசிடம் புகார் செய்து உனது கட்டளைக்கு நான் கீழ்படிந்ததால் இப்பொழுது நான் உங்களுக்க குரு சாஹிப்பை டெல்லிக்கு அழைக்கும் படி கட்டளை இட்டார் ராம்ராஜ் ஜெய தனது திவான , குருசாகிப்பை டெல்லிக்கு மரியாதை உடன் அழைத்து வர அனுப்பினார். திவான் பரம் பராசுரம் ராஜ்குடை அடைந்த குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டார். ராஜ் பூரை அடைந்த குரு சாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டார் டெல்லி செல்வது தனக்கு ஆட்சியபனை இல்லை மன்னனின முகத்தைப் பார்த்து நான் பார்க்க மாட்டேன் என்று ஜும்மானிடம். குரு சாகிப் கூறினார் குரு சாகிப் தனது தாயாருடன் சீக்கிய சங்கத்தினரிடம் இருந்து ஆலோசனையை செய்து டெல்லி செல்ல முடிவு செய்தார். குருஜி தனது நடந்து ஹம் கொண்டிருந்த பொழுது சீக்கிய சங்கத்தின் பெருங்கூட்டம் ராஜ்பூருக்கு வந்தது குருசாகிப் அனைவருக்கும பெருமையும் ஆறுதலையும் கொடுத்தார் ஆனா நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவர் பின் தொடர்ந்தன.

அவரைப் பார்த்த நிஷாவையும் சிரிக்க சொன்னார் குருஜி குச்சியை அவர் தலையில் வைத்து கண்கள பார்த்தார் கீதையின் கடினமான மற்றும் கடினமான ஸ்லோகங்களை பொருளை பண்டி கேட்டார். அடியார் உடனடியாக விளக்கினார் இந்த ஸ்லோகத்தை படித்தால் இந்த சுலோகத்தை பார்த்த பண்டிதர் சத்குரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சீக்கியராக மாறினார் மேலும் அவர் இந்த பகுதியில் சீக்கியர் மதத்தை பரப்பினார். டெல்லி சென்று அடைந்த பிறகு குருசாகிப் எங்கே தங்கினார் டெல்லியை அடைந்த பிறகு குருசாகிப் என்று குரு குரு துவாரா வங்காள சாகிப்பிற்கும் ராஜா ஜெய்சிங் பங்களாவில். பங்களாவில் தங்கினார் அவுரங்க அவுரங்க ஜிப் தரிசனத்தை காண தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தந்தை கொடுத்த உத்தரவின்படி , சைமன் என்று கூறி தரிசனம் தர மறுத்து காய் காய்காத்து காய் போதா போய் ஜாமணி மாகி சச்சா , என்று எழுதி அனுப்பினார் அவுரங்கசீப் தனது மகன் சர்ஜாதா முதல் மோ ஆ முகத்தாமை. குருவிடம் அனுப்பினார் குருஜி அவருக்கு ஆன்மீக ஆன்மிக போதனைகளை அளித்து அவரை பாராட்டினார் ராமராய்க்கு அரசனை வழங்கப்படுவதில்லை என்று பேச்சு ,

சக்தியை சோதிக்கும்படி சோதிக்கும்படி அவர் ராஜா ஜெய்சிங்கிடம் கேட்டார் ராஜா ஜெய்சிங் பற்றிய தனது ராணிகளின் அரண்மனைக்கு அழைத்து வந்து பரத் மாமியை யோசிக்க சொன்னார் குருசாகிப் தனது தடிய பத்ராயின் தலையில் வைத்து இது பத்திராணி என்று கூறி தனது மகனின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்தார் அந்த நாட்டில் வெள்ளியில , பெரியாமையில் பரவினர் குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார் சபையில் சமம் சபையின் சந்தமாகவும் மற்றும் காணிக்கை ஏற்பதாக பயன்படுத்திய பிறகு. இந்த நோக்கத்திற்காக சபையின் தசம மங்களங்களையும் காணிக்கைகளையும் பயன்படுத்தினார் குருஜியின் சவாலை ஏற் புனித தரிசனத்தினால் உடல் மற்றும் மன நோய்கள் நீங்கின அதனால் தான் குரு ஹரி கிருஷ்ணன் தியான ரீதியா? சப்தத்தை என்று கூறி இருக்கிறார் இவ்வாறு நோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் குருஜிக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது பேரியாமை நோயின் அறிகுறிகளுக்கு அவரது உடலில் தோன்ற ஆரம்பித்தன அவரது இறுத , அறிந்த ஆப் ஜி. குறியாவை பற்றி சங்கத்திற்கு பாப தவளை என்ற கட்டளை இட்டார் அவரது அடுத்த குரு கிராமத்தில் இருக்கிறார்.

பதினாறு அன்று வருகிறது அவர் தனது உலக பயணத்தை.

எட்டு மாதங்கள் மற்றும் ஒன்பது நாட்களில் முடிந்தால் இப்பொழுது பாலா சாகிப் குரு துவாரா இடத்தில ஜமுனா ஆற்றின் கரையில் அவர் தானம் செய்யப்பட்டார். குரு ஹரி கிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறிவிக்கப்படுகிறார் சீக்கியத்தின் நிலையில் சத்குரு பாலா பாலா பிராதின் மற்றும் அஸ்தம் பல்பீரா போன்ற வார்த்தைகளால் நினைவு கூறப்படுவார். ஸ்ரீ குருநாதர் சாகிப்பின் எட்டாவது வாரிசு அவர் குரு ஹரிகிருஷ்ணா கிபி ஆயிரத்தி ஐநுத்தி எண்பத்தி ஆறு பிறந்தார் ராஜ் பூட்டில் சாகிப்பின் மாதா கிருஷ்ணா சௌஜியின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரிராய , குரு ஜி குரு ஹரிராய் சாகிர் ஜி யின் மூத்த மகன் பாபா ராம் ராய் அவுரங்க ஜிப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்விக்க என்ன செய்தார்? குரு ஹரிராய் சாகிப்பின் மூத்த மகனான பாபா ராம்ஸின் அவுரங்க ஜிப்பின் செல்வாக்கில் கீழ் வந்து அவரை மகிழ்வித்தார் அதன் காரணமாக குரு ஹரிராய் குரு ஹரிராய் கிருஷ்ணா ஷாகி பீடம பொறுப்பை ஒப்படைத்தார். குரு ஹரி கிருஷ்ணா சாகிப்பின் எட்டாவது குரு ஆவார் அக்டோபர் ஆறு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று இறந்தார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்து வயது மூன்று மாதங்கள்.

ராம் ராய் இதை அறிந்ததும் குரு சாகிப்பிற்காக எதிராக சதித்திட்டங்களை தீட்ட தொடங்கினார் அவர் தனது மாமா தீர்மானுடன் ஆலோசனை செய்தார் அவருடன் சில மாசான்களைக் கட்டி அவர்களின் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார்.

குரு ஹரிராய் சாகிப்பின் முடிவை அறிந்திருக்க அதனால் தான் ராமராயை யாருக்கும் தனது குருவாக கருதவில்ல இங்க இங்கிருந்து நேரடியாக அவுரங்கா சிறப்பிடம் சென்று தனது மூத்த மகன் சூர்யாவின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார். ஹம் ராம் ராய் ஔரங்கஜிப்பின் அரசியலில் வாழ்ந்த பொழுது பல திட்டங்களை வகுத்தனர் அதனால் அவர் தனது நோக்கத்தில் வெற்றி பெறுவது இல்லையா. ராம் ராய் ஔரங்கச்பின்அரச அரசவையில் தங்கி இருந்த பொழுது பல திட்டங்களை வகுத்தனர் ஆனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை முதலில் அவுரங்கசீப் இலக்கில். தடையில்லாமல் பிறகு ராம் ராய் குருவாகி அரசியல் கொள்கைகளைப் பின்பற்றினார அலட்சியமாகிவிடும். என்று திட்டமிட்டார் அவுரங்கஜிப் குரு ஹரி கிருஷ்ணா சாஹிப்பை வருமாறு அழைத்தார் ஆனால் குரு சாகிப் குரு ஹரிராய் சாகிப் ஜோதியை ஏற்றுவதற்கு முன் ஸ்ரீ குரு ஹரி கிருஷ்ணா ஜி இடம் ,

தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சீக்கியர்களின் கவுரவத்த வாழ்க்கையும் உயர்த்துவதற்காக டெல்லி டெல்லி தர்பாருக்கு செல்ல மறுத்து சுற்றியுள்ள பகுதிகளில் சீக்கிய மதத்த , பிரசன பிரசாந்த ஒரு முறையாவது பல்லாக்கில் ஏறி எங்கோ சென்று கொண்டு இருந்த பொழுத பிரானர்கள் கற்பிக்கப்படும் ஒரு. தொழு நோயாளி வந்து குருஜியிடம் பல்லாக்கில் படுத்து கொண்டு தனது நோய் குணமாக வேண்டி கொஞ்சம் ஆரம்பித்தார்கள் என்று குறிப்பிடுகிறது? ராஜா ராய் சிங் அவுரங்கசீப் என்ன கட்டளை இட்டார்?

முள் சாகிப் ஏன் அனைவரையும் பொறுமையும் தைரியத்தையும் கொடுத்தார் சத்ரு வெள்ளியோரின் இடத்தில் சீக்கிய பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்திருந்தன குரு சாகிப் அனைவரையும் பொறுமையும் தைரியத்தையும் கொடுத்தார் ஆனால் இன்றும் இன்னும் நூற்றுக்கணக்கான சீக்கியர்களுடன் சென்று. குரு பாண்டித்துளால் சாமி இருந்தார் அவர் மிகவும் எரிச்சல் அடைந்தது ஆப்ஜியை சந்தித்து நீங்கள் உங்களை குரு ஹரிகிருஷ்ணா என்று அழைக்கப்படுகிறீர்களா இந்த வழியில் நீங்கள் குரு ஹரிகிருஷ்ணா விட பெரியவரா. குரு ஹரி கிருஷ்ணா கீதை எழுதினார் அதன் ஆத்தத்தின் மூலம் அத்தத்தின் மூலம் நீங்கள் அதை கட்டலாம் மற்றும் வேதங்களை விளங்குவதில் என்னுடன் போட்டியிடலாம். ஆணவ பண்டிதரிடம் இதை கேட்டு சர்வ வல்லமை படைத்த குருஜி என்ன சொன்னார்? ஆணவ பண்டிதரிடம எல்லா கலைகளிலும் வல்லவரான குருஜி அவர்களிடம் நான் கலந்து முடியவில்லை என்றார் நாங்கள் எப்படி வளர்ந்தோம் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள , போ கிராமத்திலிருந்து யாரையாவது அழைத்து வாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் அளித்து உங்கள குற்ற வைப்பார்.

சாகிப்பின் கண்களை பார்த்து என்ன சொன்னார் பண்டிட் லால்சன் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஞான ஜீராவை சாகிப் என்ற மதவெறி கொண்ட மனிதனை அழைத்து வந்தார் குரு ஜி சாகிப்பின் கண்களைப் பார்த்து அவர்களிடம். ஆ சாகிப் என்றவர் தலையில் வைத்து பிராணனை நீ கேட்பதை கொள் என்றார் எனவே பண்டிதர்ரிடம் வீதியின் மிகவும் கடினமான வாக்கியங்களின் பொருள்களை கேட்டார் சாகிப்பின். சாகிப் குதிரை வாங்க சொன்னார் லால்சனின் பெருமையை கலந்து குருஜியின் காலில் விழுந்து சீக்கியம் சத்குருஜியின் புகழ் என்று பரப்பினார் ராஜா ஜெய்சிங் சங்கத்துடன் டெல்லிக்கு வந்த பொழுது தனது பங்களாவில் என்ன செய்தார்.

நாம் அவரை அரண்மனைக்கு அழைத்து குரு உண்மையாக இருந்தால் அவரை இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தேன் எனது மடியில் உட்காருங்கள். குழந்தை குரு ஹரி கிருஷ்ணா சாகிப் யாரை சந்திக்க மறுத்தார்?

தினமும் வர தொடங்கினார் பக்தர்கள் குருவை தரிசித்தார்கள் ஆடம்ஸ் இன் தனது சகிப் தாகி இஸ்லாமிய அனுப்பினார் ஆன்மீகப் போதனைகளை வழங்கி குருஜி போற்றப்பட்டார். சத்ரு ஜி அடுத்த குரு பாபா அவர்களை நெருங்கி வருகிறார் என்று முழு சபையிலும் கட்டளை இட்டார் அதாவது அடுத்து நமக்கு பிறகு குருவாயிற்கு பொறுப்பேற்க பெரிய மனிதர இப்பிடி சொல்லிவிட்டு ஆயரத்தி அரனுத்தி ஆறுபத்தி நாளில். மார்ச் முப்பதில் காலமானார் பாலா சாகிப் குரு துவாராகிப்பின் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் இப்பொழுது அழகுப்படுத்தப்பட்டுள்ளனர் ஜோதி ஏற்கும் விழா இரண்டு வருடங்கள் தான் செய்தார். கஷ்டம் இல்லே. cut பண்ணு என்ன பண்ற?